அப்போ இவன் ஒருத்தனே நல்ல individual performance சூப்பரா காமிச்சிருவான்

காமிச்ச உடனே யாரு நீ அப்படின்ட்டு கூப்பிட்டு பேசுவாங்க

பேசின உடனே ஆஹ் அஹ் எனக்கு வாய் பேச வராது ஆஹ் அப்படின்ட்டு சைகை பண்ணணும் அப்படியா அப்படின்னுட்டு கையில வந்து இந்தியா அப்படின்ட்டு எழுதிட்டு

அப்படின்னு கேட்ட உடனே ஆஹ் அவரு coach க்கும் சரி அவனுக்கும் சரி நானா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ரெண்டு பேரும் சந்தோஷத்துல குதிக்கறாங்க, குதிச்சப்புறம் இந்தியாவுக்கு ஆடக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய wicket எடுத்து எல்லாம்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

ஆஹ் அதுல என்ன அதுல என்ன message சொல்றாங்கன்னா ஆஹ் இப்ப இந்த மாதிரி ஊ~ ஊனமா வாய் பேசவும் இல்லாம வாய் பேச முடியாம இருந்தாலும் கூட மக்கள் வந்து நிறைய பேர் சாதிச்சிட்டு வர்றாங்க

அப்படின்னுட்டு அந்த பட~ படத்திலே வந்து நல்ல message கொடுத்திருக்காங்கண்ணா நீங்க அந்த படம் பாருங்க நான் உங்களுக்கு தமிழ்ல கூட இருக்குது நான் உங்களுக்கு சொல்றேன் அது link உங்களுக்கு send பண்ணி விடுறேன்

ஆனா first first cricket ன்டு தெ~ dubbed ஆன ஒரே படம் அது first first அந்த படம்தான் ஆஹ் படம் பேரு இக்பாலா

சரி சரி அது actual ஆ real story மாதிரியா இல்ல

அது வந்து ஆஹ் சும்மா ஒரு film industry எடுக்கறாங்கல்ல நான் அந்த மாதிரி எடுத்தது real story எல்லாம் இல்லை ஆஹ் அதுக்கப்புறம் அதைப் பார்த்துதான் வந்து அதுக்கு அடுத்து தமிழ்ல சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு வந்துச்சு பார்த்தீங்களா

அதுக்கடுத்து MS தோனி வந்துச்சு ஜீவா வந்துச்சு

அந்த மாதிரி படங்கள்லாம் வந்துச்சு ஆனால் first first இதை பார்த்துதான் அஹ் cricket ல வந்து இவ்வளவு response கிடைக்குதா இப்ப இருக்க industry லன்ட்டு நிறைய ஆஹ் producers வந்து இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சாங்க

அதான் நான் போலாம்னுதான் இருந்தேன் இங்க நேத்து உடம்பு சரியில்லை சரி பையன் friend பார்த்துட்டு வந்து கதை சொன்னான் இல்லை கதை கேட்டால் வேணா வேலைக்கு ஆகாது பார்க்கணும் interest interest வராதுன்னுட்டு வேணாம் நான் நேரிலேயே போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ணா

எப்படியும் சனிக்கிழமை போயிருவேன்னு நினைக்கிறேன்ணா வர்றீங்களா

எங்க tickets லாம் நானூறு ஐநூறுன்றானுங்களே

ஹம் அது வந்து first உ ரசி~ ஒரு மணி show வுக்கு மட்டும்தானா ஐந்நூறு ரூபாய்

சென்னை எல்லாம் பார்த்தீங்கன்னா என் friend ஆயிரத்தி ஐந்நூறு ரூபாய் கொடுத்து பார்த்திருக்கான்

இப்போ வந்து இருநூறு ரூபாய்தான் ticket உ நூத்தி தொண்ணூறு ரூபாய் ticket உ சரி சரி சரி அப்படின்னா போகலாம் சனிக்கிழமை call பண்றேன்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 ஆஹ் சரி okay சனிக்கிழமை call பண்றேன் அப்ப பேசலாம்

படம் link அனுப்பிச்சு விடுறேன் நீங்க பாருங்க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

நம்ம இந்த படத்தை எல்லாம் பார்த்துட்டு அது பார்க்கிறதுக்கு கொஞ்சம் இதாதான் இருக்கும் ஆனா நான் first first படம் பார்த்த படம் அதுதான் அப்ப எனக்கு கொஞ்சம் அது interest ஆ இருந்துச்சு

ஹம் bye அண்ணா அஹ் hello அஹ் hello ma'am இது ஜாஸ்மீன் hotel தானே?

ஆஹ் okay ma'am நாங்க Hotel stay பண்ற மாதிரி இருக்கோம் tour வந்துருக்கோம் so போறோம்

உங்க hotel ல தா தங்கலான்னு plan பண்ணி இருக்கோம் ma'am அதான் உங்க hotel ல எந்த மாதிரி facilities இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிக்கலாம் அப்படினு call பண்ணிருக்கோம் ma'am ஏனா நிறைய பேரு சொன்னாங்க அஹ் சென்னைல இந்த hotel ரொம்ப famous அப்படின்னு சொன்னாங்க ma'am அதா உங்க hotel லயே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 Ma'am எனக்கு beach side இருந்தா தா ரொம்ப நல்லா இருக்கும்

ஹம் okay ma'am okay உம் வேற okay எத்தன family யா வாரிங்க ma'am ஒரு family யா எத்தன family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

கேக்கல ma'am ஒரு family ல மூணு பேரு ma'am ஒரு family நாலு பேரு ma'am Ma'am எல்லாரும் சேர்ந்தே தங்குற மாதிரி இருக்குமா இல்ல தனி தனி room லா அது உங்க choice ma'am நீங்க book பண்ற room பொறுத்து இப்ப ரெட்~ ரெண்டு bed room வேணும் அப்படினா அஹ் ரெண்டு room வேணும் அப்படினா ரெண்டு room இல்லனா single room லயே அந்த ரெண்டு bed adjust பண்ணிங்கனா ரெண்டு bed அப்படி

ரெண்டா room ரெண்டு room ஆ தாங்க ma'am எங்களுக்கு அது okay ma'am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

Okay ma'am உங்க hotel ல இப்போ நீங்க இதெல்லாம் சொல்றிங்கல ma'am இதுக்கெல்லாம் நாங்க தனியா pay பண்ணணுமா இல்ல நீங்களே

ஓ இப்ப நாங்க வந்து bar, gym க்குலாம் போல அப்படினா அதெல்லாம் cut பண்ண மாட்டிங்களா ma'am

இப்ப இல்ல ma'am நாங்க இப்பம் bar க்கு club க்கு அஹ் Gym க்குலாம் போகல நாங்க அதெல்லாம் தேவையே இல்ல அப்படினா நீங்க அத cut பண்ண மாட்டீங்களா ma'am அப்ப எங்களுக்கு தான ma'am காசு waste ஆகும்.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 அதெல்லாம் use பண்றிங்களா அப்படின்னு கேட்டு தான் நாங்க book பண்ணுவோம் அதா ma'am இப்ப நாங்க வேணும் சொல்றதுக்கு மட்டும் நீங்க காசு கேட்பிங்களா ma'am அப்படி கேக்குற

ஆஹ் okay ma'am okay என்னனென்ன மாதிரிலா இருக்குனு சொல்லுங்க Room எப்படி இருக்கும் அது பழக்கம்

இப்ப எந்த மாதிரி room வேணும்? window அந்த beach view room வேணுமா என்ன மாதிரி வேணும்?

ஒரு ten days தங்குற மாதிரி இருக்கும் ma'am ஒரு hotel ல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

Ma'am நாங்க அஹ் இங்க இருந்து களம்புறதுக்கு twenty one ma'am twenty two க்கு நீங்க book பண்ணா போதும் ma'am twenty Twenty one ஆ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

So twenty two க்கு நீங்க book பண்ணா போதும் ma'am Okay ma'am okay okay இப்ப நீங்க வந்து one oneday க்குனா நீங்க ten days க்கு கேக்குறிங்கல்ல

Room மாதிரி அது okay ma'am இப்ப hotel ஒரு room எடுத்துட்டு நீங்க வந்து hotel food எல்லாமே இங்கயே இது பண்ற மாதிரி வருமா இல்ல வெளிலே food எல்லாம் பாத்துகிட்ற மாதிரி வருமா ma'am

Morning கும் ஆமா night ம் மட்டும் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ma'am மத்தப்படி மத்தியானம்ல்லாம் நாங்க வெளிய போயிருவோம் ma'am

ஆமா ma'am ஆமா

ஆமா ma'am ரெண்டு கொழந்தைங்க இருக்காங்க ma'am அவங்க கூடதா வருவோம்

எங்க hotel ல வந்து play station, workout area எல்லாமே இருக்கு ma'am கொழந்தைங்களுக்கு time spend பண்றதுக்கு கொழந்தைங்களுக்கு தனி தனி swimming pool அந்த மாதிரி எல்லாம் இதும் இருக்குது அதா கேட்டோம் ma'am

ஆஹ் safe ஆ இருக்குங்க trainer இருப்பாங்க உங்களுக்கு கத்துக்கணும்னா இங்க கத்து குடுப்பாங்க அந்த மாதிரி இது எல்லாமே இங்கே இருக்கு ma'am ஆஹ் okay ma'am இப்ப அதுக்கு இப்ப trainer லா

கேக்குதா ma'am இல்ல ma'am இப்ப trainers லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்றிங்கல நாங்க ஒரு வேல நாங்க கத்துக்க ஆசப் பட்டா அதுக்கும் தனியா ரூபா கொடுக்கணுமா ma'am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 இருப்பாங்க உங்களுக்கு அப்படி கத்துக்கனும் அப்படினா அவங்கள்ட்ட நீங்க just சொன்னா போதும் ஒங்களோட இத சொன்னா போதும் கத்துக்கணும் அப்படின்னு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 உம் ma'am இப்ப வந்து நீங்க எந்த மாதிரி room கேக்குறீங்க? single bedroom போதுமா king size bed

So ma'am single எல்லாம்

Ma'am நாங்க family யா தங்குற மாதிரிதா ma'am இருக்கட்டும் Four days தங்கணும்னா எப்ப எந்த மாதிரி single bed லா கா~ கானாதுலாங்க double bed தான ma'am வேணும் அது வந்து ரொம்ப large large king size bed தா ma'am வரும். அப்போ நாலு பேரு அதுலே யே நாலு பேருக்கு அது போதுமா ma'am உம் ஹம் போதும் ma'am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

இல்ல ma'am நீங்க single bed ன்னு சொன்னிங்களா ma'am

தனியா நீங்க ஒரு bed மட்டும் தனியா ஒருத்தவங்க படுப்பாங்கள ma'am அப்படி மட்டும் நெனச்சி கேட்டா பார்த்தா ஒருப்பேரு வ~ stay பண்ற மாதிரி கேட்ட அப்போ சொன்னிங்களா ma'am okay வா ma'am

Okay ma'am okay நீங்க இப்பொ எனக்கு explain மட்டும் பண்ணுங்க ma'am last அஹ் இது பண்ணுங்க ma'am நீங்க room ல என்னனென்ன facilities இருக்கும் அப்படி இது பண்ணுங்க ma'am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

நீங்க explain பண்ணுங்க ma'am அதுக்கு அப்புறம் நா அத பா~ பாக்குற அப்படின்னு சொன்ன ma'am Okay ma'am okay okay no problem ma'am நீங்க அப்புறமா கூட பார்த்துட்டு சொல்லுங்க ma'am இது எப்படி சொல்றது அப்படினா உம் ஒரு அஹ் ஒரு guest ஒரு பெரிய room தா ma'am five star hotel Facilities ஓட ஒரு availables ல உள்ள ஒரு room தான் ma'am

Okay ma'am இங்க வந்து அஹ் twenty four hours வும் வந்து multiplication restaurant வந்து coffee shop எல்லாமே இருக்கு அஹ் restaurant வந்து twenty four hours இருக்கும் ma'am அஹ் room service and ம்

அப்புறம் வந்து kitchen facilities இருக்கும் நீங்க வந்து tea coffee இது பண்ணனும்னா coffee kettle அந்த மாதிரி இருக்கும் ஹம் hello? ஆஹ் hello ma'am

அஹ் AC room ஆ அஹ் non AC room தான் ma'am full வந்து AC

AC room தா ma'am உம் அப்புறம் வந்து room service வந்து ரொம்ப Best ஆ இருக்கும் நீங்க அத நெனச்சி worry பண்ணிக்காதீங்க அப்புறம் hello

உங்களுக்கு morning or என்ன night dinner வந்து breakfast dinner வந்து உங்களுக்கு room லே இது பண்ணணும்னா room லே arrange பண்ணி கொடுத்துருவாங்க Okay ma'am இப்ப நாங்க ஒரு வேல அஹ் night எதாவது சாப்ட்டு வந்துட்டோம்னா உங்க கிட்ட inform பண்ணணுமா ma'am இல்லலா அதுலா வேண்டாம்லா இப்ப நாங்க ஒரு வேல night வரும்போது வெளில சாப்டுட்டே வந்துட்டோம் அப்படினா உங்க கிட்ட inform பண்ணணுமா இல்லனா இல்லல்ல அப்படிலா inform பண்ண வேண்டாம் Okay ma'am நீங்க அது அதுலா இப்பதா